போஸ் டெஸ்க்டாப் பற்றிய ஸ்போகன் டுடோரியலுக்கு நல் வரவு
இதில் போஸ் டெஸ்க்டாப் என்விரான்மென்ட் க்கு அறிமுகம் செய்து கொள்வோம்
இங்கே பரவலான இந்திய மொழிகளுக்கு ஆதரவுடனும் packageகளுடனும் போஸ் லினக்ஸ் 342 ஐ பயன்படுத்துகிறேன்
slideகளை மினிமைஸ் செய்கிறேன்
இப்போது பார்ப்பது போஸ் டெஸ்க்டாப்
மேல் இடது மூலையில் மெயின் மேனு ஐ காணலாம்
இதை திறக்க நீங்கள் alt ப்1 ஐ உங்கள் விசைப்பலகையில் அழுத்தவும்
மாறாக அப்ளிகேஷன்ஸ் மேனு ஐயும் க்ளிக் செய்யலாம்
எல்லா நிறுவிய அப்ளிகேஷன்களும் இந்த மெனுவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன
இந்த அப்ளிகேஷன்ஸ் menuல் சில முக்கியமான applicationகளை அறிமுகம் செய்து கொள்வோம்
எனவே செல்வோம் அப்ளிகேஷன்ஸ் ஆக்செசரிஸ் கால்குலேட்டர்
கால்குலேட்டர் கணித விஞ்ஞான வர்த்தக கணக்குகளை போட உதவுகிறது
கால்குலேட்டர் ஐ அதன் மீது க்ளிக் செய்வதன் மூலம் திறக்ககலாம்
சில எளிய கணக்குகளை போட்டு பார்க்கலாம்
டைப் செய்க 5 பெருக்கல் 8 பின் சமக்குறியை அழுத்துக சமக்குறியை க்ளிக் செய்யாமல் என்டர் விசையையும் தட்டலாம் இப்போது குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்து இந்த கால்குலேட்டர் ஐ மூடலாம்
இப்போது மற்றொரு அப்ளிகேஷன் ஐ காணலாம்
அதற்கு செல்க அப்ளிகேஷன்ஸ் பின் ஆக்செசரிஸ்
ஆக்செசரிஸ் ல் கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ அதன் மீது க்ளிக் செய்து திறக்கலாம்
இப்போது திரையில் காண்பது கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர்
இப்போது சில உரைகளை உள்ளிட்டு அதை சேமிக்கிறேன்
டைப் செய்க ஹெல்லோ வர்ல்ட் பைல் ஐ சேமிக்க CrtlS விசைகளை அழுத்தலாம் அல்லது பைல் க்கு சென்று சேவ் மீது க்ளிக் செய்யலாம் எனவே பைல் க்கு சென்று சேவ் மீது க்ளிக் செய்கிறேன் சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
இது fileன் பெயர் மற்றும் பைல் ஐ சேமிக்க வேண்டிய இடத்தைக் கேட்கிறது
எனவே helloடிஎக்ஸ்டி என பெயரை டைப் செய்து சேமிக்கும் இடமாக டெஸ்க்டாப் ஐ தேர்வு செய்கிறேன் சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இப்போது கெடிட் விண்டோவை மூடி டெஸ்க்டாப் ல் நம் பைல் சேமிக்கப்பட்டதா இல்லையா என சோதிப்போம்
இப்போது டெஸ்க்டாப் க்கு வந்து நம் பைல் helloடிஎக்ஸ்டி இங்கிருப்பதைக் காணலாம்
எனவே நம் டெக்ஸ்ட் பைல் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது
அந்த பைல் மீது டபுள் க்ளிக் செய்து அதை திறக்கலாம்
இங்கே நம் டெக்ஸ்ட் ஹெல்லோ வர்ல்ட் உள்ளது
கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் பல வட்டார மொழிகளையும் எழுதமுடியும்
அதை செய்வதைக் காண்போம்
கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் CTRL மற்றும் ஸ்பேஸ் பார் ஐ அழுத்துக கீழ் வலது பக்கம் ஒரு சிறிய பெட்டியைக் காணலாம்
அதன் மீது க்ளிக் செய்க
ஹிந்தி
பின் இன்ஸ்கிரிப்ட் ஐ தேர்ந்தெடுப்போம்
ஹெல்லோ வர்ல்ட் என டைப் செய்கிறேன்
ஹிந்தி இன்ஸ்கிரிப்ட் க்கு டெக்ஸ்ட் மாறியிருப்பதைக் காணலாம்
இப்போது ஹிந்தி பின் போனடிக் ஐ தேர்ந்தெடுக்கிறேன் போனடிக்ஸ் ஐ பயன்படுத்தி வெல்கம் ஐ டைப் செய்கிறேன்
ஹிந்தி ல் வெல்கம் எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம்
இப்போது மாற்றங்களை சேமிக்க சேவ் மீது க்ளிக் செய்க
இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ மூடி ஆக்செசரிஸ் ல் உள்ள மற்றொரு முக்கியமான அப்ளிகேஷன்
டெர்மினல் ஐ காண்போம் எனவே செல்வோம் அப்ளிகேஷன்ஸ் ஆக்செசரிஸ் பின் டெர்மினல்
டெர்மினல் ல் இருந்து கணினிக்கு கட்டளைகளை கொடுக்கமுடியும் என்பதால் இது கமாண்ட் லைன் எனப்படுகிறது
உண்மையில் குயி ஐ விட இது சக்தி வாய்ந்தது
இப்போது டெர்மினல் ல் ஒரு எளிய கமாண்ட் ஐ டைப் செய்வோம் டைப் செய்க எல்எஸ் பின் எண்டர் செய்க
நடப்பு டைரக்டரி ல் உள்ள அனைத்து fileகள் மற்றும் folderகளை இது பட்டியலிடுவதைக் காணலாம்
இங்கே இது ஹோம் போல்டர் ல் உள்ள fileகள் மற்றும் folderகளை காட்டுகிறது
பின்னர் இதே டுடோரியலில் ஹோம் போல்டர் பற்றி காண்போம்
இந்த லினக்ஸ் ஸ்போக்கன் tutorialகள் தொடரில் டெர்மினல் commandகள் தெளிவாக விளக்கப்படுகின்றன
இப்போது டெர்மினல் ஐ மூடுவோம்
இப்போது மற்றொரு அப்ளிகேஷன்
ஐஸ்வீசல் வெப் Browserஐ காண்போம் இதுதான் போஸ் இயங்குதளத்தின் முன்னிருப்பு வெப் ப்ரவ்சர் ஆகும்
க்ளிக் செய்க அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட் ஐஸ்வீசல் வெப் ப்ரவ்சர்
ஐஸ்வீசல் ஆனது பயர்ஃபாக்ஸ் ன் மறுவணிகபெயரூட்டப்பட்ட பதிப்பு ஆகும்
இந்த ப்ரவ்சர் ஐ பயன்படுத்தி உங்கள் மின்னஞ்சல்களை அணுகலாம் அல்லது சில தகவல்களை இணையத்தில் தேடலாம்
கூகிள் தளத்திற்கு செல்வோம்
அட்ரெஸ் பார் க்கு செல்வதற்கான short கட் கே ப்6
அல்லது அட்ரெஸ் பார் ல் க்ளிக் செய்யலாம்
டைப் செய்கிறேன் wwwgooglecoin டைப் செய்யும்போது ஐஸ்வீசல் சில சாத்தியங்களை பரிந்துரைக்கலாம்
அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம்
அல்லது முழு முகவரியையும் டைப் செய்து எண்டரை அழுத்தலாம்
இப்போது கூகிள் சியர்ச் பேஜ் ல் இருக்கிறோம்
சியர்ச் பார் ல் டைப் செய்வோம் ஸ்போக்கன் டியூட்டோரியல்
முதல் தேர்வாக ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளம் பட்டியலிடப்படுகிறது
அதன் மீது க்ளிக் செய்வோம்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஹோம் பேஜ் ஐ திறக்கும்
இது மூடிவிட்டு தொடர்வோம்
இப்போது க்ளிக் செய்க அப்ளிகேஷன்ஸ் பின் ஆஃபிஸ்
இந்த ஆஃபிஸ் மேனு ல் ரைட்டர் கால்க் மற்றும் இம்ப்ரெஸ் போன்ற லிப்ரியாஃபிஸ் தேர்வுகளை கொண்டுள்ளோம் இவை லிப்ரியாஃபிஸ் தொகுப்பின் வோர்ட் புரோசெசர் ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷன் componentகள் ஆகும்
இவற்றிற்கான ஸ்போக்கன் tutorialகளை ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளம் கொண்டுள்ளது
அவற்றை காண பரிந்துரைக்கிறோம்
அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ல் சவுண்ட் மேனு ஐ காணலாம்
இந்த தேர்வு போஸ் ஒஸ் ல் கிடைக்கும் பல்வேறு பிளேயர் தேர்வுகளை காட்டுகிறது
உங்கள் வீடியோ அல்லது ஆடியோ fileகளை இயக்க இவற்றில் ஏதேனும் ஒரு தேர்வை தேர்ந்தெடுக்கலாம்
இப்போது முக்கியமான சிலவற்றைக் காண்போம் இம்முறை பிளேஸ் மேனு க்கு செல்வோம்
இங்குள்ள முதல் தேர்வு ஹோம் போல்டர்
அதை திறக்கலாம்
போஸ் ஒஸ் ல் ஒவ்வொரு பயனரும் ஒரு தனித்த ஹோம் போல்டர் ஐ கொண்டிருப்பார் ஹோம் போல்டர் ஐ நம் வீடு எனலாம் இங்கே நம் fileகள் மற்றும் folderகளை சேமிக்கலாம்
நாம் அனுமதிக்காதவரை மற்றவரால் அவற்றை பார்க்க முடியாது
பைல் அனுமதிகள் குறித்த மேலும் தவல்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்தில் உள்ள லினக்ஸ் ஸ்போக்கன் tutorialகளில் கிடைக்கும்
நம் ஹோம் போல்டர் ல் டெஸ்க்டாப் டாக்குமென்ட்ஸ் டவுன்லோட்ஸ் மியூசிக் போன்ற மற்ற போல்டர் களை காணலாம்
லினக்ஸ் ல் அனைத்தும் ஒரு பைல்
டெஸ்க்டாப் போல்டர் ஐ அதன் மீது டபுள் க்ளிக் செய்து திறக்கலாம்
கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் நாம் சேமித்த அதே பைல் helloடிஎக்ஸ்டி இங்குள்ளது
எனவே இந்த போல்டர் ம் டெஸ்க்டாப் ம் ஒன்றே
இந்த போல்டர் ஐ இப்போது மூடுவோம்
இப்போது டெஸ்க்டாப் தேமே ஐ மாற்ற கற்போம்
வலப்பக்க மூலைக்கு சென்று அங்கு காட்டப்படும் யூசர்நேம் மீது க்ளிக் செய்க
என் கணினியில் யூசர்நேம் ஸ்போக்கன்
எனவே ஸ்போக்கன் மீது க்ளிக் செய்கிறேன் இப்போது சிஸ்டம் செட்டிங்ஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க
சிஸ்டம் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பேக்கிரவுண்ட் இக்கான் மீது க்ளிக் செய்க காட்டப்படும் பட்டியலில் ஏதேனும் ஒரு பேக்கிரவுண்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
உங்கள் புது பேக்கிரவுண்ட் ஆக இது தோன்றும்
இந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடவும்
இப்போது அப்ளிகேஷன்ஸ் மேனு ல் உள்ள சிஸ்டம் டூல்ஸ் தேர்வுக்கு வருவோம்
உங்கள் டெஸ்க்டாப் மற்றும் வெவ்வேறு applicationகளை மேலாள உதவும் பல முக்கிய தேர்வுகளை இந்த மேனு கொண்டுள்ளது
க்ளிக் செய்க சிஸ்டம் டூல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர்
உடனே இது அங்கீகாரத்திற்காக அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கேட்கும்
உங்கள் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்து ஆதென்டிகேட் பட்டன் மீது க்ளிக் செய்க
சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்துவதற்கான ஒரு டுடோரியல் இந்த தொடர் டுடோரியல்களில் உள்ளது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது போஸ் டெஸ்க்டாப் மெயின் மேனு மற்றும் போஸ் லினக்ஸ் ஒஸ் ன் பல முக்கிய அம்சங்கள்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்